ஒரு வீட்ல வந்து டெலிவரி பண்றாங்க.

செடிக்கு பிரண்ட்ல ஒரு சேர் போட்ருக்கு.

உள்ள வந்து ஒரு ரெண்டு கார் வந்து நிக்குது.

இது ஜிம்முக்குள்ள நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கு வந்து பிளாக் கலர்ல இருக்கு.

இங்குள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இரும்புல இருக்கிறது மாதிரி இருக்கு.

இங்கவந்து ரெண்டு ஜன்னல் இருக்கு பிரண்ட்ல .

இங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு.

சுத்தி நரைய மரம் வந்து நட்டு விட்ருக்காங்க.

இங்க சைடுல வந்து நறைய பேர் லக்கி செஸ் எல்லாம் வெச்சிக்கிட்டு பெயிண்ட் பண்ணிட்டுருக்காங்க.

ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டில் கொடுத்துடு நிக்கிறாரு.

அந்த மலையில கொஞ்ச கொஞ்ச குட்டி குட்டி புல் எல்ல இருக்கு.

ஒவ்வொரு தூண்லியுமே பிளாக் கலர்ல ரெண்டு ஸ்பீக்கர் மாட்டி இருக்காங்க.

அந்த வால்ல வந்து ஒரு டி_வி மாட்டி வச்சிருக்காங்க.